அந்தப் பொம்பளையோட தலையில வந்து நறைய கிளிப்லாம் சுத்தி வச்சிருக்காங்க.

தூரத்திலிருந்து ஒரு ஸ்டேஜு தெரியுது.

இந்த ரோட்ல ஒருத்தர் வந்து பைக்ல போய்ட்டு இருக்காரு.

இதுல அங்கங்கெ வந்து எலக்ட்ரிக் போஸ்ட் நெறைய இருக்குது.

இது ரூமோட உள்ள வந்து ஒரு ஸ்டூல் போட்டிற்காங்க.

சுத்தி நறைய மரங்கள் வெச்சு உட்ருக்காங்க.

இந்த இடத்தை பாக்குறதுக்கு வந்து பார்க்கு போல தெரியுது.

இங்க வந்து நெறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க.

இந்த செவுத்துல வந்து ஒரு கிளாக் மாட்டிவிட்டுருக்கு.

இந்த ஃபோட்டோயில கொஞ்ச ஆட்கள் நிக்கிறாங்க.

வண்டில வந்து பர்ஃபெக்ட்னு எழுதிருக்கு.

இது வந்து ஒரு பானி பூரி கடை.

இதுல வந்து ஒருதரு பானி பூரி வாங்கி அவுரு கைல வச்சிட்டு இருக்காரு.

இந்த ஆத்துல நெறைய தண்ணி பாஞ்சுட்டு இருக்குது.

இதுல ஆட்டோ எலக்ட்ரானிக்கல்ஸ்னு என்ற ஒரு கட இருக்கு.

ஒருத்தர் வந்து வெள்ளை கலர் சட்டையும் ஒரு சாரமும் உடுத்திருக்காரு.

ஒருத்தர் வந்துட்டு நீல கலர் சட்டையும் ஒரு சிவப்பு கலர் நிக்கர் மாறி ஒன்னையும் போட்டுருக்காங்க.

இந்த பில்டிங்கு வெளியே வந்து ஒரு பைக் நிக்குது.

நெறைய சேர் போட்டு இருக்காங்க.

இந்த காய்கறி எல்லாம் சாக்குல அடிக்க வச்சிருக்காங்க.

இந்த ஃபோட்டோல இருக்கிறது வந்து ஒரு தோல் சம்பந்தமான ஹாஸ்பிடல் .

இந்த ஹாஸ்பிட்லோட செவத்துல வந்து சர்டிபிகேட மாதிரி என்னமொ தொங்க விட்டுருக்காங்க.